பரவால

set ஆகுமோ, இல்லையோ? நம்ம set பண்ணிவச்சதா நம்ம கடன் லா கொஞ்சம் அடைக்க easy ஆ இருக்கும்.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 என்ன தான் வந்து நா, சரி நீங்க முன்னாடியே சொன்னிங்க

நா வந்து இப்ப வீடு கட்டலாம் அப்டிங்குறமாரி ஒரு idea ல இருக்கு,

சரி வீடு கட்டிட்டு car வாங்கலாமா இல்ல car வாங்கிட்டு வீடு கட்டலாமா அந்தமாரி பேச்சு இருக்கு. அப்டியா first வீடு வாங்கிக்கோங்க நமக்கு வீடு இருந்துச்சி அப்டினாதா car வாங்கிட்டு வந்து road ல நிறுத்தத்துக்கு நீங்க வீடு இருந்துச்சி அப்டினா parking ஓட இது பண்ணிக்கலாம். ஆனா வீடு loan போட்டோம் அப்டினா ஒரு இருபது வருசத்துக்கு அப்டியே போய்டும். இல்ல அதுக்கப்பறம் கூட நம்ம நடுல எதாவது amount வந்துச்சுனா நீங்க அத கட்டி வீட்டு loan அ close பண்ணிட்டு, இல்ல car க்கு readycash ஆ கூட நீங்க move பண்ணிக்கலாம். Car நெனச்சாலும் வாங்கிக்கலாம் வீடு இல்லாதது தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சரி அதா நீங்க ஒன்னு வாங்கிருகிங்கள அத பத்தி detail சொல்லுங்க ஆமா நம்ம வீடு வாங்குன அப்போ வந்து fifty lakhs வந்துச்சு அதுல வந்து, ஹலோ

ஐம்பது லட்சம் வந்துச்சு அதுல நம்ம இருபது லட்சம் கொடுத்துட்டோம். இருபது லட்சம் கைல இருந்த amount அ கட்டிட்டு மிச்சம் முப்பது லட்சத்துக்கு தா loan போட்டோம். அப்டியா இந்த loan வந்து நீங்க அந்த பத்தரத்த வச்சு loan வாங்குவாங்களே அதுமாதிரி வாங்குனிங்களா? இல்ல personal loan அ வாங்குனீங்களா? இல்ல இல்ல personal loan ல நமக்கு அவ்ளோவா கிடைக்காதுல பத்தரத்த வச்சு அந்தமாதிரி வாங்குனோம். மாசம் எவ்ளோ காட்டுவ மாசம் இருபத்து ஐந்தாயிரம் கட்டுறமாதிரி இருந்துச்சு நீங்க bajaj போட்டிங்களா இல்ல bank மூலியமா போட்டிங்களா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

அஹ் கேக்குது என்ன கேட்டீங்க? இல்ல நீங்க எந்த bank ல loan போட்டீங்க. ஆஹ் இந்தியன் வங்கி இந்தியன் வங்கில தா போட்டோம். சரி அதுக்கு வட்டி அதிகமா போதா? சரி சரி எத்தனா தேதி குள்ள கட்டுறமாதிரி இருக்கும்.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 இல்ல ஒரு பழைய இடம் ஒன்னு இருக்குது முன்னாடி வாங்கிப்போட்டது. சரி சரி இங்க நம்ம சத்திர தாண்டி இருக்கு.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

சரி இப்போ வீடா வாங்குனோம் அப்டினா ரொம்ப அதிகமா செலவாகும்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 பிரசன்ன இருக்காது, இருக்குற இடத்துலையே கற்றது வந்து ரொம்பவே நல்லது இப்போ நீங்க வீடு வாங்குனீங்க அப்டினா இடத்தோட costplus வீடோடது எல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் extra தான் வரும். சரி அத வாங்கிட்டு கற்றது அப்படிங்கறது ரொம்ப கடன் ஆ போயிரும் சரி இருக்குற இடத்துலயே நம்ம கட்டிடுவோம் எங்க இருகனோ எங்க வேணுனா இருந்துக்கலாம் சொந்த வீடு னா அது எப்படி வேணா இருந்துக்கலாம். ஆஹ் கண்டிப்பா அதுதா நல்லது நமக்கு best யாரும் எதுவும் கேக்கமாட்டாங்க எதுவும் பிரச்சன இருக்காது அதுனால நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்ளோ சீக்கரம் வீடு வாங்க முடியுமோ வாங்கிடுங்க ஏனா இப்போல rate

வீடு கட்டுலான் அப்டினு பாத்தா எங்க அண்ணா வந்து car வேணும் முதல car வாங்கிக்கலாம் அப்டினு சொல்லிட்டு இருக்கு

ரொம்ப need அ இருக்கு வெளில போக வரத்துக்கு அவன அப்பனா car வாங்கிக்கோங்க seconds ல வாங்குறீங்களா இல்ல fresh வே வாங்குளானு idea ல வந்து car ஆமா ஆமா அங்க போய் கேளு வைக்காதிங்க நானும் உங்களுக்கு சொல்ற எனக்கு தெரிஞ்சத இருந்தாலும் அண்ணா சொன்னாகனா இன்னும் நல்லா தெளிவா இருக்கும். அவுங்க அளவுக்கு நம்மக்கு தெரியத்துல, என்ன car வாங்கப்போறிங்க. அப்டியா சரி சரி நாங்களும் அதுதா பாத்துட்டு இருக்கோம். சரி வீட்டு loan இன்னும் பத்து வருஷம்தான் இருக்கு பதினைந்து வருஷம் போட்டுயிருந்தோம்.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 வாங்கிருவோ அப்டினு சொல்லிட்டுதா யோசிச்சோம் இருபத்து ஐஞ்சாயிரம் சொன்னல இருபத்து ஐசாயிரம் கட்டிட்டு இருக்கோம். ஆஹ் ஒரு தடவ சொன்னிங்க ஆனா நா மறந்துட்ட இப்போ இருபத்து ஐஞ்சாயிரம் அத கட்டிட்டு car க்கு கட்டுறமாதிரி இருந்துச்சுன்னா எவ்ளோ கற்றமாதிரி வரும். car வந்து நம்ம personal loan போட்டு கட்டலாமா இல்ல installment முடிவு பண்ணிட்டு அதுலே EMI போட்டுக்கலாமா அப்படினு சொல்லிட்டு யோசனையா இருக்கு ஐம்பது ஆயிரம் கூட வரும் EMI போட்ட ready cash னா கொஞ்சம் மிச்சமாகும்.

கண்டிப்பா கண்டிப்பா ஆனா மாசம் மாசம் கட்டனும்ல அத்தன மாசம் அதா யோசனையா இருக்கு வீட்டுக்கு வேற போட்டுருக்கும் அதா யோசனையா போயிட்டுருக்கு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

எங்க எல்லா bank லையும் வட்டி மேல வட்டி போட்டு நம்ம வட்டி கட்டிட்டே இருக்கோம். அத சொல்லுங்க மேல ஏற முல்ல எதாது ஒன்னு அப்போ அப்போ amount இதா ஆகிட்டு இருக்கு மாத்திட்டே இருப்பாங்க, scheme எல்லாத்தியும் நம்ம காலம் கட்டிட்டே இருக்கவேண்டியதா இருக்கு இதுல இல்ல அதுல எடுத்து கொடுக்குறோமோ அதா எடுத்து கொடுப்போம். ஆமா அதா நடக்குது full வே நமக்கு இபோ car நா எனக்கு போய் பதிமூணு லட்சம் வந்துச்சு top model லே நீங்க எது எடுக்கிறிங்க இதே model லா இல்ல top model எடுக்குறீங்களா எடுக்குறதே எடுக்குறோம் top model லா எடுத்துவோம்.

அப்டியா சரி அதா உங்கள்ட வீடு loan க்கும் car loan அஹ் இது வந்து இப்பவே recent அ அத பாத்து எடுத்துக்க எதுவும் பிரச்சன இல்ல நீங்க car எடுக்குறதுனா மொத car எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கூட நம்ம line ல தன இருப்பிங்க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 இல்ல இல்ல limit பொறுத்துதா கொடுப்பாங்க அது பத்துப்பாங்க அங்க சொல்லுவாங்க ஆனா வந்து full mind அ இருந்திங்கனா fixed அ ஒரே mindset ல seven seater ல நமக்கு இந்த budget ல வந்து நமக்கு இது மட்டும்தான் கிடைக்கும். மித்த எல்லாமே வந்து fifteen lakhsstarting யே fifteen lakhs தான் இப்போ honda இல்ல வந்து seven seater லா starting யே fifteen lakhs அப்டினு பாத்தீங்கன்னா amount தா வரும். நம்ம budget க்கு இது ஒகே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 ஆனா

நீங்க வாங்கியிருக்க வேண்டாம் நம்ம இந்தியன் வங்கில போயிட்டு ஒருநாளு எவ்ளோ வட்டி வருது என்ன எது இருக்கும் அஹ் கண்டிப்பா போலாம் நீங்க எப்போ free சொல்லுங்க நா உங்கள கூப்பிட்டு போறன். நம்ப போய் பாத்துட்டு வருவோம் நானுமே கேக்கணும் தா இருக்கு car க்கு loan க்கு தா போய் கேட்டுட்டு வந்தா அதுலயே கேட்டுப்போமே, நம்ம அந்த bank தா full வே அதனால அங்க கேட்டா அவுங்க என்னா சொல்லுவாங்களா okay வா இருந்துச்சுன்னா அப்டினா car க்கு அங்கையே போட்டு விட்டுடலாம். அப்டி இல்ல நமக்கு set ஆகாது அப்டினு தோணுச்சுனா வேற எங்காவது வெளிய தா வாங்கணும் கேட்டாலே வட்டி மேல வட்டி போட்டு நம்மள வந்து கட்டிட்டு இருகுறமாதிரி ஆகிடறா ஹம் ஆமா நிறைய யோசனையை இருக்கு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 கடன் கட்டிட்டே இருகாங்க எங்க பக்கத்து வீட்டுலலா ரொம்ப அச்சச்சோ உம் அந்த தேதி குள்ள கட்டல அப்டினா ரெண்டுமடங்கா போட்டு

அப்டியா ரொம்ப கஷ்டம் அப்டிலா இருந்துச்சுன்னா அதுமாதிரி ஏதும் நம்ம அகல கால் வச்சிர கூடாது

ரொம்ப கஷ்டம் இந்தமாதிரிலா இருந்துச்சுன்னா எப்படி நம்ம அத அடைக்கறதா இல்ல வீட்டு கடன் அ அடைகிறதா இல்ல நமக்கு வந்து அதுக்கே ஓடணும் நம்ம இப்ப நம்மளுக்கு

இவ்ளோ amount வருது அப்டினா நம்ம வந்து நமக்கே வந்து எப்ப எப்படி வரும் எவ்ளோ வருமன்றத்து தெரிலல

மாசம் முப்பது ஆயிரம் நம்ம ஒரு பதினைந்து ஆயிரம் EMI லா கட்டி முடிக்கிறோம் பதினைந்து ரூபாய் நம்ம செலவுக்குனா கண்டிப்பா கண்டிப்பா யோசிச்சு முடிவு எடுங்க. எடுத்துட்டு அப்பறமா யோசிச்சிட்டு இருந்தா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்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 கண்டிப்பா நீங்க வேலை பாத்தாலே சம்பச்சிறுலாம் ஏனா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 அது என்னமோ உண்ம தா ஆனா என்ன பண்றது நம்மளுக்கு வெளி வேலையும் நிறைய இருக்கு கண்டிப்பா

அப்ப அப்ப நம்பர்களோட வெளில போற மாதிரி இருக்கு எப்ப கல்யாணம் லா உனக்கு எதா பேச்சு போயிட்டு இருக்கா

ஆமா கல்யாணம் பண்ணனும் ல வயசு ஆகுதுல பண்ணனும் தான் எங்க வீட்டு loan போடறதா car loan போட்றதா யோசிச்சிட்டு இருகாங்க இபோ வந்து கல்யாணம் loan லா போடமுடியாதுல அதுக்கும் தா நிறைய EMI option லா வந்துடுச்சே நிறையா வந்துடுச்சே இல்லையா google லா இப்ப EMI தரான் அத சொல்லுங்க first எல்லாமே EMI option யா மூனாயிரம் மேல shoe வாங்குனாலே EMI கொடுக்கறாங்க எங்க பாத்தாலும் இதேதா credit card ஒன்னு இருக்கு அத மட்டும் வாங்கிட்டோம் அப்டினா கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப easy யா ஆமா நா use பண்றது இல்ல எப்பையாவது இதுபன்றது அதுவு நம்ம use பண்ணி சொல்லிட்டு

வட்டியோட சேர்த்து கடன் செலுத்தறதுக்கு வந்து இந்த creditcard அப்படியா சரி சரி

பண்ணிட்டு அடுத்து மாசம் இருபது ஆம் தேதிக்குள்ள அந்த கடன் அ வந்து நம்ம கட்டிடனும் அந்த இருபதாம் தேதிக்குள்ள அப்டினா

okay சரி நீங்க வச்சிருக்கீங்களா பயன்படுத்துறீங்களா அத நான் பயன்படுத்திட்டு தான் இருக்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுனால ரெண்டு bank ல நான் வாங்கிட்டனா கடன் நின்றுமள அதான் மத்தபடி ஒரு இதுவும் இல்ல ஆமா ஆனா வந்து நம்ம இருக்குறதுக்காக அந்த

அது உண்ம அந்தமாதிரினா வந்து சரி தா சரியான amount வருது சம்பளம் வருது

அத பயன்படுத்தனும்

ஆமா அது நம்ம okay அப்டினா வாங்கிகளா வாங்கிட்டு இருக்குறத பத்தாமா இன்னும் extra வேற செலவு பண்ணிட்டு அதுக்கு வேற மறுபடியும் கட்டணும் அப்டினு சொன்ன அதா யோச

கண்டிப்பா கண்டிப்பா எதுனா சொல்ற எனக்கு finance பத்தி ரொம்பவே நிறையா எனக்கு கத்துக்கணும் தெரிஞ்சிக்கணும் எதுக்கு எவ்ளோ எப்படி போடறாங்கனு என்ன பண்றாங்க எதுவும் தெரில நம்ம போறோம் கேக்கறோம் வாங்கிட்டு வந்துறோம் அதுக்கப்புறம் மாசம் மாசம் கட்டும்போதுதான் அதோட கஷ்டம் தெரியுது நம்ம வாங்குற அப்போ இருக்குற ஆர்வம்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

ஆமா ஆமா ஆமா அதான் நடக்குது நா எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு கட்டி வெளிய வந்ததா அடுத்தது பண்ணமுடியும் இல்ல அப்டினா கஷ்டம் தான்

பேசுறோம் பேசுறோம் அண்ணனே call பண்ண சொல்ற உங்க number கொடுக்கிற சரண்யா அண்ணா பேசுவாங்க car loan பத்தி நீங்க தெளிவா கேட்டுக்கலாம் உம் வேற எதா தகவல் வேணுனாலும் நீங்க கூப்பிடுங்க நா சொல்ற அத பத்தி சரியா

அஹ் வச்சிருங்க. hello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

நல்லா இருக்கேன். நான் ரேவதி பேசுறேன். ஞாபகம் இருக்கா?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

number miss ஆயிடுச்சு, அதனால தான் உங்க கிட்ட பேச முடியல ரொம்ப நாளா. என் friend ட்ட இப்போ தான் கேட்டு உங்க number வாங்குனேன்.

என்ன, work பண்றீங்களா? இல்ல job போறீங்களா? இல்ல இப்போதைக்கு PG computer science final year தான் பண்ணிட்டுருக்கேன். அப்படியா okay, okay. project அ எப்படி போய்ட்டு இருக்கு? ஆஹ் கடைசி sem semester மட்டும் internship பண்ணிட்டு இருக்கேன். இது முடிச்சிட்டா அடுத்து job தான் தேடணும். ஓ okay, okay எங்க இங்க பாக்க போறீங்களா, இல்ல பெங்களுரு, சென்னை போக போறீங்களா? இல்ல out of திருச்சி தான் work உம் out of திருச்சிதான் எங்கயாவது பாக்குற மாதிரி. அப்படியா சரி okay, okay வீட்டுல எல்லாம் okay சொல்லிட்டாங்களா வீட்டுல இப்போதைக்கு வேலை கிடைச்சா போதும், அது எங்க இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியா சரி, சரி. நீங்க எதும் try பண்ணிருக்கீங்களா? உம் இல்ல இப்போதைக்கு studies மட்டும் தான். முடிச்சிட்டு சரி வர்ற campus மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை முடிச்சிட்டு பாக்கலாம்னு.

இப்போதைக்கு eighty-six இருக்கு. okay, okay அது போதுமே seventy above இருந்தாவே கண்டிப்பா கொடுத்துடுவாங்க.

ஆமா percentage இப்ப யாரும் பாக்குறது இல்ல. full ஆ skills and approach மட்டும் தான்.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

business எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னனாலும் அப்படியே work continue பண்ணிட்டே இருக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம்ல நம்மளா எதாவது மேல வந்தா தானே. friends ஆ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு idea பண்ணோம்.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

சரி அதை பத்தி உங்க கிட்ட கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். yeah அது நீங்க business வந்து invest பண்ணி பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு வேற இருக்கு, but நீங்க இந்த மாதிரி இன்ஸ்டா, யூடுயூப் இந்த மாதிரி social media type வரும்னா உங்களுக்கு non investment தான். phone உ கையில net இருந்தாலே போதும்.

இன்ஸ்டா பத்தி எனக்கு அவ்ளோவா idea இல்ல but யூடுயூப் பத்தி சிலது தெரியும். frequent ஆ இருக்கேன். அதனால எனக்கு யூடுயூப்ல என்னது, எப்படி ஆஹ் எனக்குன்னு தனியா ரெண்டு channel இருக்கு.

money earn பண்ற அளவுக்கு ஒண்ணும் அது success ஆ வரல. இப்போதைக்கு basic level ல இருக்கு. போக, போக increment ஆகும்.